ஒரு பெரிய குடோன் போல இருக்கு.

இங்க வந்து நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்ககு வந்திருக்காங்க.

இது வந்து ஒரு ஜிம்மு போல இருக்கு.

இது எனதோ ஒரு ஸ்டேச்சு கைல வந்து நம்ம தேசிய கொடிய வெசிற்கு.

அடுத்து சைடுல காம்பவுண்ட் எல்லாம் பெருசா ஏத்தி வச்சுருக்கு.

இப்படித்தான் நெறைய செடி அந்த தண்ணீலயும் இருக்கு.

இது வந்து ஒரு கடை போல இருக்கு.

இது வந்து ஒரு வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் போல இருக்கு.

ஆனா கேட் எல்லாம் இருக்குது போல எனக்கு தோணல.

இது எனதோ ஒரு டி_ஜே செட்டப் போல இருக்கு.

இது வந்து சைடுல வந்து ஃபுல்லும் நிறைய செடி மரம் அப்டி எல்லாம் இருக்கு.

ரெண்டு பசங்களு ரெண்டு பிள்ளைகளு ஓடிட்டு இருக்காங்க.

இதானது ஒரு ரயில்வே டிராக் போல இருக்கு.

இது வந்து ஒரு ஹோட்டலு . கீழ வந்து நிறைய லைட் எல்லா வைச்சிருக்கு.

இது ஒரு கார்டன் போலிருக்கு.

அடுத்து கிட்ட வந்து செடி வச்சிருக்காங்க அடுத்து பாட் எல்லாம் சேல் பண்ணுவாங்க.

வழியில நாலு சேர் அடுத்து இன்னொரு சேர் மட்டும் தெரியுது.

அந்த சைடுல மூணு ஃபோட்டோ இருக்கு அடுத்து ஒரு கண்ணாடி இருக்கு.